சுத்திலும் நெறைய வீடுகள் இருக்கு மரங்கள் இருக்கு.

கூல்ட்ரிங்ஸ் வெச்சிருக்காங்க ஸ் ரெண்டு செல்ஃப்ஸ் இருக்கு.

நெறையா ஸ்கிரீன்ஸ் போட்ருக்காங்க ஃபிரேம்ஸ் மாட்டிருக்காங்க.

நறைய சேர்ஸ் இருக்கு கண்ணாடி டைனிங் டேபிள்ஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல நறிய மரங்கள் இருக்கு.

பேக்கரிக்கு உள்ள நெறைய சாப்பிட்ரா பொருட்கள் இருக்கு.

நெறைய ஸ்டிக்கர்ஸ்ல வால்ல ஸ்டிக் பண்ணி வெச்சுருக்காங்க.

கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க கம்பிகள.

இதுல சாப்பிறதுக்கான நெறைய பொருட்கள் வச்சிருக்காங்க.

ஜ பெட்டிருக்கு ஒரு சீலிங் ஃபேனும் இருக்கு.

அது கிரீன் கலர்லயு எல்லோ கலர்லயு பெயிண்ட் பண்ணிருக்கு.

நறைய ரைட் லேம்ப் போஸ்ட் இருக்கு.

ஒரு ப்ளூ கலர் போடு வச்சுருக்காங்க.

முன்னாடி பெரிய நேம் போர்ட் வச்சிருக்காங்க.

புட்கள் இருக்கு நெறையா செடி கொடிகள் இருக்கு.